இந்த மார்கெட்ல நறைய பொருள் வெச்சிருக்காங்க. நறைய காய்கறி பொருள் இருக்கு.

இங்க ஒரு லைட் போட்ருக்காங்க அந்த லைட் கிளார் அடிக்குது.

இது ஒரு செடி. இங்க நறைய செடி வளந்துருக்கு.

இங்க இருக்குற தோட்ட எல்லாமே தேயிலை தோட்டம்.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

இது ஒரு எடோ இங்க நெறையா ஆட்டோ நிறுத்தி வெச்சிருக்காங்க.

இந்த ஏ_டி_எம்குள்ள மூணு பேர் நின்னுட்ருக்காங்க.

இங்க ஒரு கடை இருக்கு அந்த கடையோட பேரு டிராப்ஸ் லாண்ர்மேட் .

இங்க நறைய வேன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க.

இத பாக்க ஃபோர்ட் மாதிரி இருக்கு ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கு.

ஒரு சேர் போட்ருக்காங்க சேர் பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்ருக்காரு.

இது ஒரு மியூசியம் இந்த மியூசியம் ஓட பேரு.

நீலகிரி மௌண்டைன் ரயில்வே மியூசியன் சதன் ரயில்வேனு போட்டுருக்கு.

எல்லாமே வண்டிகளுக்கு யூஸ் பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ் .